அப்பறம் வந்துட்டு professor வந்து எப்படியோ ஆ professor வந்து பேசவே மாட்டான்.

அந்த mike ல அதனால மனசு விட்ருவாங்க டோக்கியோ எல்லாம் டோக்கியோ அதனால வெளியில போயிருவா

அப்பறம் professor பேசக்கேட்டு ஆரம்பிச்சுரும்

டோக்கியோ தெரிஞ்சு ஒரு வழியா டோக்கியோ கூப்டு போவாங்க.

அங்க block பண்ணி டோக்கியோக்கு ஒரு வண்டி குடுத்துருவாங்க டோக்கியோக்கு

இந்த second குள்ள நான் அங்க வந்துருவேன் அப்டினு சொல்லிட்டு correct டா வண்டில வரப்போ open பண்ணி close பண்ணுவாங்க இவ போயிருவா உள்ள மறுபடியும் அதுக்கப்பறம்

என்ன நடக்கும் அவ வந்து professor கண்டு புடிச்சுருவா அந்த புது அலூசியா அப்பறம் செயின்லாம் வச்சு கட்டிப்போட்டு

அப்போ வந்து pregnancy யா இருப்பா

அடுத்து வந்து வலி வந்துரும் pregnancy வலி வந்துரும் professor

Professor தான் என்னால help பண்ணமுடியும் செயின் கழட்டிவிட்டு வந்துருவான்

அதனால sympathy ஆகி அவ ஒன்னும் பண்ணமாட்டா professor குட அவ இருக்கானு தெரிஞ்சு அவளையும் போலிஸ்

இவளுக்கு வேற வழியில்லாம professor கூட join ஆகிடுவா

அப்பறம் professor அது, இதுனு பண்ணிட்டு மாட்டிருவா போலிஸ் professor ஆளு மாட்டிருவா போலிஸ் கிட்ட

நீங்க ஒன்னும் சொல்லமுடியாது gold எல்லாம் எங்ககிட்ட தான் இருக்கு

அப்பறம் வேற வழியில்லாம professor விட்ருவாங்க

அவங்களே gold குடுத்து

டோக்கியோ ரியோவையும் கூட்டி போயிருவான ஆமா மைரோபிய கொண்டுருவங்க

சரி

என்ன பண்ற எப்படி இருக்க? நான் சும்மா தான் இருக்கேன் நல்லா இருக்கேன்

அப்படியே தான் போகுது நீங்க வேற junior ல இருந்து senior ஆகிட்டிங்க fresher ல இருந்து mass காட்டுரீங்கலா? mass லாம் காட்ட முடியாதுப்பா இங்க சும்மா அப்படியே வந்துட்டு இருக்கனும் செரி செரி வேற

engineering வேற எப்படி கஷ்டமா இருக்கா easy யா இருக்கா?

ஒரளவு இருக்கு அப்படியே கொஞ்சம் கஷ்டம் தான்.

ஒன்னும் இல்ல பாப்பா கத்துனால அது

எனக்கு ஆறு paper இருக்கு இந்த semester ல

ஓ முடிஞ்சிச்சி முடிஞ்சிச்சி இது வந்து third Semester

ம்ம் ம்ம் இதுல ஆறு paper இல்லையா elective , core எல்லாம் சேர்த்து

core paper அதிகமா இருக்கும்.

ஆன் elective லாம் எதும் இல்லையா

தமிழ், english அதுலாம் first year லயே தூக்கிருவங்க ஆமா first semester லயே எடுத்துருவங்க அதுலாம். இந்த soft skill training எல்லாம்

அந்த training எல்லாம் நம்ம தனியா தான் பண்ணிக்கணும். உங்களுக்கு class one hour வைப்பங்களே weekly twice அந்த மாரி அந்த என்ன சொல்லுவங்க அந்த aptitude solve பன்றது அது எல்லாமே வந்துட்டு வைப்பங்களே அதுலாம் first year ல வச்சிருந்தாங்க second year லயும் இருக்கு. அது வந்து weekly twice aptitude solve பண்றது அப்றோம் ம்ம்

செரி செரி body language , interview attend பண்றது எல்லாமே சொல்லி தந்துருவாங்க இதோட personality development எல்லாம்

தனியா இந்த gramer test மாரிலாம் ஏதாவது வைக்கிறாங்களா? அப்படியெல்லாம் எதும் இல்ல இப்போ

இப்ப அந்தமாரி paper லாம் இல்ல எல்லாமே Core தான்

அதும் நடத்தலாம் மாட்டாங்க ஏதோ ஒன்னு எழுதி வச்சு mark வாங்குறதான

அதுக்கும் Syllabus எதும் வச்சிருக்காங்களா என்ன

அது படி தான் நடத்துவாங்க நாம அது related ஆ எழுதிக்க வேண்டிதான்

ம்ம் எங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு photo Copy அதுவும் library ல இருந்து mam போட்டு வச்சிருப்பாங்க எங்க யாருகிட்டயும் அந்த photo Copy இருக்கவே இருக்காது நான் பாத்துட்டு வந்து எங்க department mam தான் வருவாங்க வந்துட்டு இப்ப Eco System னு சொல்லி ஆரம்பிச்சாங்கனா அத பத்தி கொஞ்சம் நேரம் நடத்திட்டு யாருமே listen னே பண்ணமாட்டாங்க எப்படியா இருந்தாலும் own ஆ தான் எழுத போரோம் இதெல்லாம்னு விட்டுருவோம் எங்களுக்கு அப்படி இல்ல அஞ்சு Chapter இருக்கு

அதுலயே திரும்பி திரும்பி Air pollution water polution ஆமா அதான் எதா இருந்தாலும் இந்த Eco system ஒன்னு Survival of the fittest ஒன்னு அதே தான் வந்துட்டு இருக்கும் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி ஒன்னே தான் சொல்லுவாங்க

வேற என்ன topic போனாலும் புடிச்சி அதே இதுக்கு தான் வந்துட்டு வரும் ஆமா wordings வந்து நம்ம அதுல இருக்குற மாதிரிதான் எழுதனும் அப்படிம்பாங்க ஆனா

அதெப்படி அதுக்குன்னு மனப்பாடம் பண்ணியா எழுத முடியும் இதெல்லாம் own ஆதான எழுத முடியும்

அந்த book ல இருக்குற மாதிரி தான் எழுதணும் ஏன்னா paper correction பண்ண வரவங்க அந்த book வச்சி தான் பண்ணுவாங்க

மித்த colleges லாம் அதுதான் use பண்ணுறாங்க அதுனால நாங்களும் அதுதான் answer Key யா அவங்கலுக்கு கொடுத்தோம்

எதாவது ஒன்னு இந்த மாதிரி சொல்றது தான் ஆனா அப்படிலாம் ஒன்னும் பண்ண மட்டாங்க வரவங்களாம் இது வச்சி பண்ணுவங்கன்னுபா எங்களுக்கு இது வந்துட்டு இது தான் ஆனா இதுல வைக்கலயே எங்களுக்கு என்ன வைக்கல exam ம்மே வைக்கல எங்களுக்கு

paper இருக்கு ஆனா என்ன சொல்றது exam ன்னா semester exam வைக்கல

semester இல்லாம வெறும் அந்த எப்படி சொல்றது CAA அந்த internals மட்டும் வச்சி அத வந்து அப்படியே convert பண்ற மாதிரி அதுல இருந்து mark போடுவாங்கல அப்படி வச்சாங்க எங்களுக்கு இதுக்குண்ணு தனி paper தனியா semester exam யே ethics ethics paper லாம் வைப்பங்களே

ஏதோ அறநெறி இப்படி தான் இருக்கணும் அதுக்கு தனியா class வைப்பாங்க ஒரு hall ல போட்டு ஒரு hall ல ஒரு Seminar hall ல ஒரு மூனு Class அ மொத்தமா உள்ள விட்டுட்டு அது ஒருமணி நேரம் அதப்பத்தி அதுக்கு ஒரு book இருக்கும் அத வச்சி பேசுவாங்க அது வேற எங்களுக்கு தமிழ் department அ ரொம்ப பண்ணுவாங்க எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஏதுவும் இல்லப்பா யோகாலாம் யோகா லாம் இல்லயா ஆ ஆஹான் எதுவுமே கிடையாது இது மட்டும் தான் ஆறு paper

அப்புறம் seminar period ன்னு ஒன்னு வச்சி இருக்காங்க நம்ம போய் எதாவது ஒரு topic எடுத்துட்டு போய் stage ல பேசணும். ஓ ஆனா அவங்களே அந்த topics எல்லாம் கொடுத்துருவங்களா choose மாரி

நீ எல்லாம் நடத்திருக்கியா

அது subjection ல இருந்து நம்ம தனியா எடுக்கனும் ppt போட்டு போய் இது வந்துட்டு நம்ம normal ல five minutes பேசிட்டு வரணும் எதாவது topic

அதுக்குலாம் present பண்ண வேண்டியது இல்லையா அதுக்கு smart class free யா இருந்துச்சினா அங்க பண்ண சொல்லுவாங்க

அதுக்கு அப்புறம் training and placement ன்னு அது ஒரு half இருக்கு

அதுலயும் aptitude solve பண்ணுவாங்க